லைட் செட்டிங்லா குடுத்துருக்காங்க மேல தார்பாய்லா விருச்சிருக்காங்க.

வெளியில ஒரு பலூன்ருக்கு பலூன்லா இருக்கு.

தூண்கல்லா இருக்கு பச்ச கலர் பெயிண்ட்லா அடிச்சுருக்காங்க டைல்ஸ்லா ஒட்டிருக்காங்க பின்னாடி.

பிளாக் கலர் பைக் ஒன்னு நிக்கிது.

ரெண்டு டோர்ருக்கு ஃபிளவர்லா வச்சருக்காங்க.

கொஞ்ச பேர் அதுக்கு முன்னாடி எல்லாமே நிக்கிறாங்க.

பிரேம் போட்டு ஃபோட்டோ லா ஃபிரேம் போட்டு மாட்டிருக்காங்க.

பக்கத்துல மரோ செடி கொடியெல்லா இருக்கு.

இது ஒரு வயல்வெளி தண்ணி கொளம்ல்லா இருக்கு.

கொஞ்ச பேரு எல்லாமே ஒக்காந்து பாக்றாங்க.

சீட்டெலா போட்டு மழ வராம மறச்சிருக்காங்க.

டீ காஃபி பவுடர் கட.

கொஞ்சோ பேரு உள்ளன்னா நிக்கிறாங்க வண்டி ஒன்னு இருக்கு.